அப்படிங்கும்போது நீங்க வந்து நாங்க வந்து திரும்ப நாங்க அதை அனுப்பு பட்சத்துல நீங்க வந்து இல்லை நீங்க வந்து திரும்ப அதை அனுப்பு பட்சத்துல நீங்க வந்து delivery charge அ மட்டும் நீங்க கொடுக்கிற மாதிரி இருக்கும். மத்தபடி வேற எந்த ஒரு amount அ நின்னு amount அ நீங்க கட்டுற மாதிரி இருக்காது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

நாங்க வந்து இப்பவுமே எல்லாமே இப்பவுமே எங்ககிட்ட வந்து எல்லாமே stock இருக்கு அது எல்லாத்தையுமே இப்ப நாங்க parcel பண்ணி எப்படி pack பண்ணி எல்லாம் அனுப்புறதுக்கு ரெண்டு two clock ஆயிரும் sir எல்லாமே உங்களுக்கு ஏனா நாங்க வந்து neat ஆ உங்களுக்கு அனுப்பணும் okay யா sir

ne~ neat அனுப்பும் பட்சத்துல எப்படியுமே time எப்படியுமே ஒரு ரெண்டு மணி ரெண்டு ரெண்டரை எப்படியும் ஒரு மூணு மணிக்கெல்லாம் அனுப்பிருவோம் sir நாங்க ஆஹ் okay யா sir அனுப்பும் பட்சத்துல உங்களை நாளைக்கு எப்படியுமே evening குள்ள உங்களுக்கு வந்துரும். நாளைக்கு எத்தனாம் தேதி ஒன்பதாம் தேதியா sir

ஆமா sir sir நாங்க வந்து உங்களுக்கு வந்து நாங்க urgent ன்னு போட்டு ஒரு நாள் எப்படியாவது urgent ன்னு சொல்லி நாங்க வந்து, எங்க, எங்க இதுல இருந்து நாங்க உங்களுக்கு delivery பண்ணற மாதிரி எதாவது பண்ணுவோம் sir நாங்க first பண்ணது வந்து எங்க இதுல இருந்து நாங்க பண்ணல first பண்ணது வந்து நாங்க வந்து வேற ஒரு ஆள் மூலமா பண்ணிதான் நான் உங்களுக்கு delivery பண்ணணுமே தவிர நாங்களா பண்ணலை first இது

இந்த இதை வந்து நாங்களாவே உங்களுக்கு delivery பண்றோம் எங்க staff மூலமாவே உங்களுக்கு நாங்க delivery பண்ண மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம் okay யா sir இதுக்கு ஆனா நீங்க வந்து, எந்த ஒரு extra charge மே எந்த ஒரு amount மே extra கட்ட வேண்டாம். ஏன் sir இது வந்து complaint full and full எங்க மேலதான் okay யா sir

okay sir sir இப்ப வந்து நீங்க வந்து order பண்ண இது உங்களுக்கு நாங்க இப்ப delivery பண்ணணும்ன்னா எந்த address ல delivery பண்ண உங்க address மட்டும் கொஞ்சம் சொல்லலாமா

ஆஹ் சொல்லுங்க sir address சொல்லுங்க

மூணு by முப்பத்தி ரெண்டு இரண்டாம் junction junction துரைத்தெரு இரண்டாம் junction துரைத்தெரு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

ஓ okay sir வள்ளியூர்தான sir உங்களுக்கு

okay sir நாங்க வள்ளியூர்ல வந்து உங்களுக்கு delivery பண்ணியிரோம் sir sir இந்த இப்படி இந்த late ஆனதுக்கு மட்டும் மன்னிச்சுக்கோங்க sir சரியா sir

இனிமே இந்த மாரி, அசம்பாவிதம், ஒண்ணுமே நாங்க நடக்காம நாங்க கண்டிப்பா உங்களுக்காக பாத்துக்கிடுவோம் okay யா sir

நாங்க வந்து எல்லா எல்லா customer உம் customers சுமே எங்களோட best அ தான் நாங்க பண்ணணுமே தவிர இது வந்து delivery boy ஓட ஏதோ complaint ஆ இருந்திருக்கு okay sir

அதனால நீங்க வந்து எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. நாங்க எப்படியும் உங்களை neat ஆ super ஆ வேற ஏதாவது உங்களுக்கு இதை அனுப்பி விட்டுருவோம் okay sir sir கேட்குதா கேக்குது sir sir கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க sir எனக்கு marriage

நான் வேற எதாவது பண்ணிருந்தா கூட சீக்கிரமா வந்துரும்ப்பா உங்க website sir sir correct தான் sir sir நீங்க எங்களை நம்பி நீங்க பண்ணீங்க sir நாங்க எங்க நம்பிக்கைக்கு நாங்க கண்டிப்பா உங்களுக்கு நாங்க இது பண்ணுவோம் கண்டிப்பா சொல்லுறோம் sir உங்களுக்கு வந்து எப்படியுமே இப்ப எத்தனை முப்பதாம் தேதி ஆகுதா இன்னைக்கு எட்டாம் தேதி ஆகுது sir sir இன்னைக்கு எட்டாம் தேதி நாளைக்கு ஒன்பதாம் தேதி, சீக்கிரம் எங்களால முடிஞ்ச அளவு சீக்கிரம் நாங்க delivery பண்ண சொல்லி சொல்லுறோம் okay யா sir உங்களுக்கு

okay sir sir அப்ப உங்க sir உங்க name என்ன sir சொன்னிங்க

ஆனந்த் okay sir ஆனந்த் sir இப்ப எப்படியுமே உங்களுக்கு வந்து ஆஹ் ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் ஆஹ் total ஆ அந்த delivery charges வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பது ரூபாய் ஆச்சு ஆயறது அப்படிதான sir already

okay sir sir ஒருவேளை எங்க delivery man எந்த ஒரு ரூபாய் கேட்டாலும் நீங்க குடுக்க வேண்டாம் okay யா sir

okay sir நீங்க வந்து அவங்களுக்கு எந்த ஒரு amount மே extra எந்த ஒரு amount மே குடுக்க வேண்டாம்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

okay sir நாங்க வந்து உங்களுக்கு நாங்க neat ஆ பண்ணி தந்துருவோம் okay யா sir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

sir இப்போதைக்கு தேவையில்லை sir okay sir sir உங்களுக்கு இப்ப என்ன வேணும்னாலும் இப்ப எங்ககிட்ட இருக்கு sir உங்க கிட்ட இருக்கற t-shirt அஹ் உள்ளாடைகள் அந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்க எங்களுக்கு வந்து உடனே contact பண்ணுங்க நாங்க வந்து எல்லாமே உங்களுக்கு நான் delivery பண்றதுக்கு பண்ணிடுவோம்

sir delivery sir delivery address மட்டும் இன்னும் ஒருக்கா திரும்ப சொல்லிடுங்களேன் sir sir நீங்க மூணு by முப்பத்தி ரெண்டு மூணு by முப்பத்தி ரெண்டு

இரண்டாம் junction துரைத்தெரு

காமராஜர் காலனி

வள்ளியூர் சரி sir sir நான் இப்ப delivery boy வரும்போது number இந்த இந்த number ஏ குடுத்தரலாம்ல நாங்க

okay sir okay sir கண்டிப்பா sir sir அஹ் அஹ் இப்படி late ஆனதுக்கு மன்னிக்கவும் sir நாங்க உங்களுக்கு எப்படியுமே neat ஆ இன்னொருக்கா அனுப்பி விட்டுறோம் okay sir

okay sir okay sir thank you sir thank you so much sir பண்டா பகத்தூர் குரு கோவிந்த் சிங் ஜி ஒடுக்கும் ஆட்சியாளர்களிடம் இருந்து ஏழை ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமத்துவம் மற்றும் நீதிக்காக தியாகம் செய்து கொண்டு செய்து போராடினார் உலக வரலாற்றில் எந்த ஒரு உதாரணத்தையும் காண முடியாது உங்கள் இறுதி இந்த பணியை சரியான நேரத்தில் தொடர அவர் பாபா பண்டா பகதூர் சிங்கை நாட்டிலிருந்து பஞ்சாப்க்கு அனுப்பினார் அவர் சீக்கிய வரலாற்றில் முதல் முறையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவினார்

வெற்றி ஆகியவற்றின் மறு செய்தியை வழங்கினார் அது கிட்டத்தட்ட முடிவடை முடிந்து விட்டது வரலாறு அடக்குமுறை மற்றும் அடக்குமுறைக்கு எதிராக அரசாங்கத்துடன் மோதி முகலாய பேரரசின் பெயர்களை

குறுகிய காலத்திற்குள் ஒரு வலிமை மிக்க அரசியல் சக்தியாக மாற்றப்பட்டது பொருளாதார மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் மூலம் பஞ்சாப் பலப்படுத்தப்பட்டது நீண்ட காலமாக எந்த எதிரியும் சளைக்கவில்லை முடியும் ஜாபர் முகலாய ஆட்சியின் பேரரசர் சீக்கியர்களின் தடயங்களை அழிப்பதன் மூலம் துடைத்தார் ஆனால் அவர்களால் சீக்கியர்களை அழிக்க முடியவில்லை பாண்டா பகதூர் உடன் ஏழு ஆண்டு கால ஆட்சி ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறு தெற்காசியவிலா இது தெற்காசியாவிலேயே மிகப் பெரிய முகலாய பேரரசின் அடித்தளத்தை அமைத்தது வெற்று ஆக்கப்பட்டது இறுதியாக ஜூன் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறு அடக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக போராடும் போது அவர் தனது எழுநூத்தி நாற்பது தோழர்களுடன் தன்னைத்தானே தியாகம் செய்து தைரியம் ஆசை விளையாட்டுத்தனம் மற்றும் துணிச்சலுடன் தன்னைத்தானே தியாகம் செய்தார் அதுவும் உலகில் தனித்~ தனித்துவமான தியாகிக்கு ஒரு எடுத்துக்காட்டு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

அஸ்திர கவசம் மற்றும் வேட்டையாடும் அறிவு இருந்தது வருத்தத்தை ஏற்படுத்தியது தனது குழந்தை கு~ தனது குழந்தை பருவத்தில் கருவுற்ற மானுக்கு அவர்

தனி மனிதனாக மாறினான் அமைதியைத் தேடி அவர் ஒரு சாது ஜானகி தாஸை சந்தித்தார் அவருக்கு மாதோதாஸ் என்று பெயர் மாற்றினார் அப்போது சாது ராமதாசை சந்தித்தார் ஆனால் இங்கும் அவருக்கு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

குரு கோவிந்த் சிங் ஜி உடனான சந்திப்பு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 அலைந்து திரிந்து அடைந்து ராவியின் கரையில் தனது கவர்ச்சியை காட்டத் தொடங்கினான் நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் ரித்தி சித்திகளுடன் சாந்தா மகாத்மாவை சிம்மாசனத்தில் அமர வைத்து பின்னர் அரியணையை கவிழ்ப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக பண்டா பகதூர் பற்றி சீக்கியர் கூறினார் குரு சாஹிப் சிரித்துக்கொண்டே இப்போது அரியணையை கவிழ்க்கக்கூடியவர் தேவையா சில நாட்கள் ஓய்விற்கு பிறகு அவர் சிங்காவுடன் துறவி முகாமுக்கு சென்றார் குரு சாஹிப் யாரும் உட்கார அனுமதிக்கப்படாத தனது படுக்கைக்கு சென்றார்

கட்டில் பலமாக கவிழ்ந்தது அவருடைய சக்திகள் எதுவும் செயல்படாத போது இது ஒரு சாதாரண நினைவு வனம் அல்ல என்பதை அவர் உணர்ந்தார் வாரிசு அறிந்து மன்னிப்பு கேட்டு தனது வாரிசை ஹரிசன் தண்ணியில் தக்னியிடம் குருவாக ஒப்படைத்தார் இறைவனை பின்பற்றுபவர் ஆனார் ஒரு சீக்கியன் மாதம் அவருடன் தங்கி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 சீக்கியர்களிடம் கேட்டபோது அவரது ரத்தம் கொதித்தது அவர் குரு சாஹிப்பிடம் அடக்கு முறையாளர்களை சீர்திருத்த சேவையை கேட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி குரு சாஹிப் பாண்ட சிங் பகதூருக்கு தனது ஆசீர்வாதங்களை வழங்கினார் பாய் தாயா சிங், பாய் வீனா சிங், பாய் கான் சிங் பாய் ரன்சி பாய் வாட்ஸி ஆகிய ஐந்து நண்பர்களின் தலைமையில் அவரது

நாகரா நிஷான் சாஹிப் சீக்கியர்களுக்கான சீக்கியம் மற்றும் இருவது சிங்காரக்காரர்களுடன் அவர் பஞ்சாப் சென்றார் குரு சாஹிப்பை தனது மிகப்பெரிய எதிரியாக கருத்திய சீக்கியர்கள் மற்றும் குரு சாஹிப்பை கண்காணிக்க தனது சிறந்த முயற்சியை பயன்படுத்தினார்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 ஆட்களை அனுப்பினார் நாடேரில் இருந்து அரசப் படைகள் தம்மை பின்தொடர்வதை அறிந்த பின் அவர்களை விட்டுவிட்டு அங்கிருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடையறி நகரமான அம்பாவின் தோட்டத்தில் கூடுமாறு உத்தரவிட்டார்

ஒரு கிராமத்திற்கு ரவுடிகள் மற்றும் கொள்ளையர்களிடம் இருந்து பாதுகாப்பு தேவைப்பட்டால் அவர்கள் புகாருடன் பண்டா சிங்கிடம் வருவார்கள் பண்டாசிங் ஒரு துறவி மற்றும் ஒரு சிப்பாய் அவர் வருத்தம் அடைந்தார் அடக்குமுறைக்கும் சூறையாடலுக்கும் ஆளாகியிருந்த நிடானி மக்கள் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்று அந்த அரசு விஷயத்த கொடுக்கக் கூடாது என்று அறிவித்தனர் இனிமேலாவது அவர்களின் உடைமை உயிர் உடைமைகளை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்போம் அதற்கு ஈடாகம் அவர்கள் எதையும் விரும்பவில்லை வீரர்களுக்கு பால் தயிர் நெய் போன்ற உணவுப் பொருட்கள் மட்டுமே சிங் சர்ஜனும் மக்களுக்கு நியமிக்கப்பட்டார் இந்த பெண் கிராமத்து சோதனைகளை என்ன செய்ய முடியும் அரசு அரசு அதிகாரிகளிடம் சென்றார் புகார் செய்தார்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 தாபா மற்றும் தனக்குள் ஒரு பெரிய சக்தியாக இருந்த குரு கோவிந்த் சிங்ஜியின் ஆசீர்வாதங்கள் மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தில் இருபத்தி ரெண்டு வருட அனுபவம் பெரிய தலைவர்கள் துணிச்சலான வேகமான திறமையற்ற மற்றும் தொலைதூர ஒரு போர் வீரனின் எதிரிகளின் எண்ணற்ற துப்பாக்கிகளை துப்பாக்கிகளை கண்டும் அசையவில்லை இவ்வளவு பெரிய படையை பார்த்து பலர் சம்பளக்காரர்கள் கொள்ளையர்கள் மற்றும் ஆயுதம் வைத்திருந்த மருமகன்கள் வீரர்கள் களத்தை விட்டு ஓடினர் ஆனால் பண்டா பகதூர் மனம் தளரவில்லை அத்தகைய இதயத்துடன்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 என்று அழைக்காமல் கல்சா பந்தரை தங்கள் சொந்த ஜதேதாரை தேர்ந்தெடுக்கும்படி கேட்டுக்கொண்டார் சாமானியர்களின் நண்பராக இருந்த அவர் அவர்களின் பிரச்சனைகளை மிகவும் கவனமாக கேட்டறிந்தார் அதற்காக அவர் அவர் சில சமயங்களில் தன்னை ஆபத்தில் ஆழ்த்தினார் மத ஒருமைப்பாடு எந்த புத்தகத்தையும் அல்லது மத இனத்தையும்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

பாண்ட சிங்கை தன~ பாண்ட சிங்கை தனது மருமக திருமணம் செய்து வைக்க முன்வந்தார். இந்த பிரசாதம் குருமரியாதாவின் படி ஐந்து நண்பர்களின் அன்பர்களின் முன் வைக்கப்பட்டது பயமும் ஏமாற்றமும் இருக்கிறதா என்று விசாரித்தார் அவர் தனது மக்களின் உறவைக் கொடுக்காத நிலையில் சுசில் கபூர் வெளியே வந்தார் அது என் விருப்பமா என்றார் குரு சாஹிப் அடக்கம் மற்றும் ஒடுக்குமுறையை எதிர்த்துப் போராட பல தியாகங்களை செய்துள்ளார் இந்த அரசர்கள் நான் உனக்கு துரோகம் செய்தேன் அந்த தவறை அழிக்க என் உயிரை சீக்கியிடம் கொடுக்கிறேன் இன்று தே~ தேவைப்பட்டால் அனைத்தையும் தியாகம் செய்வேன் பாபா தீப் சிங் ஜி எப்போது பிறந்தார்? இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி அறநூத்தி எம்பத்தி இரண்டு பதிமூணு நவம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி அறநூத்தி எம்பத்தி ரெண்டு அன்று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

தரணி சந்து ஜார்ஜ் குடும்பத்தில் மாதா ஜியோனி ஜியின் வயிற்றிலிருந்து தந்தை பக்தாஜி மற்றும் மாதா ஜியோனி ஜிக்கும் பிறந்தார்.

குழந்தைக்கு தீபா என்று தந்தை பெயரிட்டார். சில காலம் குணமடைந்த பிறகு சத்குருக்களின் புனித தளமான ஸ்ரீ ஆனந்த் பூர் சாஹிப்யில் பத்தாவது பாட்ஷா ஜி குரு கோவிந் ஜி. சிங் ஜியின் புனித பாதங்களில் இந்த இளம் குழந்தை தீபா அடக்கம் செய்யப்பட்டது கலந்து கொண்டனர். பாபா தீப் சிங் ஜி எப்போது அமிர்தத்தை குடித்தார்? ஆனந்த்பூர் சாஹிப்பில் குரு கோவிந்த் சிங் ஜியின் புனித பாதங்களில் கலந்து கொண்டார். இங்குதான் இளம் தீபா சர் குருக்களின் புனித தாமரைகள் மூலம் அமித பரிசை பெற்றார். அமிர்தம் பரிசு பெற்றப்பின் அவருக்கு தீப் சிங் என்று பெயர் சூட்டப்பட்டது. ஸ்ரீ ஆனந்த்பூர் சாஹிப்பில் தங்கி இருந்தபோது ஆப் ஜி பாய் மணி சிங் ஜியின் மேற்பார்வையில் புனித நூல்களையும் போர்ப்பாணியையும் ஆழமாக பதித்தார். நீங்கள் எப்பொழுதும்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

அறிஞர் மற்றும் போர் வீரர். இருபது இருபத்தி ரெண்டு வயதில் பாபா தீப் சிங் ஒரு புத்திசாலித்தனமான அறிஞராகவும், துணிச்சலான சிப்பாயாகவும் ஆனார். ஒருபுறம் அவர் சீக்கியர் சமூகத்துக்குள் புனித குர்பானி அறிவை பரப்பினார். மேலும் குருஜியின் கட்டளையின்படி கங்கை பேட்டி அமிர்தத்தை ஊற்றினார். சீக்கியர்களை ஒரு புதிய மத உணர்வை நிரப்பியது. மறுபுறம் சிங்கார காரர்கள் போர் வீரர்களின் குழுக்களை தயார் செய்து தேவைப்படும் நேரங்களில் மைதான் நீ சாஹிப் சென்று. ஆரவாரம் செய்தனர். பத்தாவது பாட்ஷா ஸ்ரீ குரு கோவிந்த சிங் ஜி ஆனந்த் பூர் சாகிப்பை விட்டு பிரிந்தார். வழிபாட்டுத் தளங்கள் வழியாக தம் தாமா சாகிப் தல்வாண்டி சாபோ மாவட்டம் பதிந்தார் என்ற புனித ஆலயத்தை அடைந்தது. பாபா தீப் சிங் ஜி இந்த புனித தளத்தில் குரு பாக்ஷா ஜியின் பாதங்கள் கலந்து கொண்டார். அவர் ஒரு சிறந்த

குரு கி கண் சி. ஸ்ரீ குரு கோவிந் ஸ்ரீ அவர்கள் ஆதி பீப் தயாரிப்பை மீண்டும் தொடங்கிய போது அந்த நேரத்தில் பாபா தீப் சிங் ஜி தாட்ஷம் பாக்சா ஜியின் உத்தரவுப்படி எழுத்தாளராக பணியாற்றினார். குரு பாட்ஷா ஜி தெற்கே சென்றபோது பாபா தீப் சிங் ஜி குரு என்று அழைக்கப்பட்டார் தம் தாம்மா ஷாகிப்பின் ஆலயத்தின் சேவைக்காக குர்பானி வாசிக்கும் மற்றும், எழுதும் தேவைக்காக கன்சி நியமிக்கப்பட்டாரா? பாபா தீப் சிங் ஜி இந்த சேவையை மிகுந்த பக்தியுடனும் அன்புடனும் செய்தார். பாபா ஜி குர்பானி ஆர்வலர் மற்றும் master இதன் காரணமாக அவர்கள் இந்த வேலையை சிறப்பு ஆர்வத்துடன் செய்து உள்ளூர் சங்கத்திற்கு சிஜியை பற்றி அறிய செய்தனர். இந்த சமயத்தில் தான் ஸ்ரீ குரு கிரண் சாகிப் ஜியின் நான்கு பீயர்களை பாபா ஜி தனது கைகளால் கீழே இறக்கினர். பாய் மணி சிங் என்று கூறப்படுகிறது. அவர்களது தியாகத்திற்குப் பிறகு பாபா தீப் சிங் ஜி மட்டுமே சிறந்த சீக்கிய அறிஞர். பன்னிரண்டு உதாரணங்கள்?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 பன்னிரெண்டு மிதல்கள் ஆக பிரிக்கப்பட்டன. அதில் பன்னிரெண்டு தலைமை ஜத்தினர்கள் நியமிக்கப்பட்டனர். இந்த தவறுகளில் ஒன்று சாஹிப் மிஷல் என்று பெயரிடப்பட்டது. பாபா தீப்சிங் ஜி இந்த சாஹிப் மிஸாலின் தலைமை சத்யராக இருந்தார். இந்த நூற்றாண்டில் அண்ணையப் படையெடுப்பாளர்களால் இந்தியா சூறையாடப்பட்டு இங்கு உள்ள மருமகள்களின் மானம் மண்ணில் சுருட்டப்பட்டது. இந்த நேரத்தில்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 திரும்பப் பெற வழிவகுத்தது. சீக்கிய பாரம்பரியத்தின் ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் சிறந்த அம்சங்கள் ஒடுக்கப்பட்டவர்களையும் ஏழைகளையும் பாதுகாத்து அநீதிக்கு எதிராக காத்து நிற்பவர். அந்த நேரத்தில் சீக்கியவன் பெரிய சீக்கிய பாரம்பரியத்தை பாதுகாத்து முகலாய மற்றும் ஆப்கானிய படையெடுப்பாளர்களை தோற்கடித்தார். கோடு வரைந்தது.

போது டெல்லி செல்லும் வழியில் லாகுரில் சிறிது காலம் தங்கினார். அவர் அமித சரஸ் நகரத்தை கொள்ளை அடித்தார். இடிக்கப்பட்ட நகர கட்டிடங்கள் இந்த தாக்குதலின் போது ஸ்ரீ தர்பா சாஹிப் ஜி ஐ அமுத சரஸ் நகர பொறுப்பாளர் ஜமால்கான் இழிவு படுத்திய செய்தி புனித ஏரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாபா தீப் சிங் ஜி யை ஸ்ரீ தம்தா சாஹிப் தல்வண்டி சாபோ பார்வையிட்டபோது இந்த இடத்தை அடைந்ததும் நெஞ்சில் தாங்க முடியாத வாலு வலி ஏற்பட்டது. ஸ்ரீ தர்பா ஷாகிப் ஜியின் புனிதத்தை மீறுபவர்களுடன் சண்டையிட ஆப் ஜி முடிவு செய்தார். அருகில் உள்ள நகரங்கள் மற்றும் இடங்களில் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது வெவ்வேறு ஊர்களிலிருந்து பாபா ஜியின் தலைமையில் புனித கோயிலை பாதுகாக்க எண்ணற்ற சிங்களவர்கள் கலந்து கொண்டனர். இதனால் கல்கல் சாயின் எண்ணிக்கை எண்ணில் அடங்க ஆனது. சியாஸ் நதியை கடந்து சின்ஸ் கட்சி மஜய் எல்லைக்குள் நுழைந்தது. டன் தரன் முழு சிங் குழுவும் இறைவனின் புனித சன்னதியில் பிராத்தனை செய்தனர்.

தியாகி அல்லாதவர்கள் இந்த கோட்டை கடக்க வேண்டும் என்று கூறினார். அவர் திரும்பி செல்ல விரும்புகிறார் அனைத்து சிங்காரர்களும் கோஷமிட்டபடி எல்லையைத் தாண்டி அமித சரஸ் நோக்கி நகரத் தொடங்கினர். ஆப்கானிஸ்தான் மற்றும் சிங்களின் மோதல்? டன் தரனிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோகல் வாட் கிராமத்திற்கு சென்று பாபா ஜி தனது ஆஹ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆஹ் என்னன்னா எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே இப்ப இன்னைக்கு நெலமையில ஆஹ் ஒரு ஆச பட கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கு அது என்னன்னா ஆரோக்கியம் So இப்ப எல்லாருமே வந்துட்டு ஆஹ் நம்ம வந்து ஆரோக்கியம்மா இருக்கணும் நம்மல சுத்தி உள்ளவங்க ஆரோக்கியம்மா இருக்கணும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாமே ஆரோக்கியாம இருக்கணும் அப்டின்னு ஆசப்படுற அளவுக்கு இனக்கு நெலம வந்துட்டு கொஞ்சம் மாறி இருக்கு ஏன்ன்னா ஆரோக்கியம் அப்டின்றது நம்மலோடைய ஆஹ் ஒரு சில விசையங்கள் சாந்து மட்டும் நம்ம சொல்லிட முடியாது ஆஹ் பல விசையங்கள் சேந்தது தான் நம்மளோட ஆரோக்கியம்மா வந்துட்டு கண்டிப்பா இருக்கும் முடியும் இல்லேயா ஒரு மனுஷங்களா நம்ம வந்துட்டு வாழம் போது அஹ் பல விசையங்கள் இருக்கு ஒரு சில விஷயங்கள் ன்னு சொல்ல பல விசையங்கள் அதுல ஒரு சிலது நான் சொல்லுறேன் அஹ் என்னன்னா உணவு இத முக்கியம்மா நம்ம பாக்கணும் அப்டின்னா உணவு அனுப்ப கூடிய உணவு வந்துட்டு ஆரோக்கியமான உணவா இருக்கா? இல்ல நம்ம எப்டி சாப்ட்டு கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இன்னக்கு தேதில நம்ம இன்னக்கு என்ன என்ன மாரியான உணவுகள் நம்ம சாப்ட்டு கிட்டு இருக்கோம் அப்டிங்குறது நம்மள ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஏ அப்டி சொல்லுறேன் அப்டின்னா அஹ் பழங்காலத்துல வந்துட்டு மக்கள் வந்து அஹ் அவங்க எங்க இருக்க்குராங்களோ அதுக்கு எத்த மாறியான உணவ வந்து அவங்க எடுத்துப்பாங்க இப்ப எந்த எடுத்ததுல அவங்க இருக்கங்கலோ அந்த இடத்த சார்ந்து

எல்லா வகையான உணவுகள சாப்ட ஆச இப்ப இருக்குறவங்களுக்கு நம்ம வேற யார்ட உணவு வாங்குனாலும் சேரி இங்க இருந்தாலும் சரி எல்லா வகை உணவுகளும் நம்ம வந்து சுவை சுவைக்கு வந்துட்டு கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் அடிமையாகி எல்லா

காய்கறிகள் பழங்கள் இதுலலேம் கூட செயற்கையான தன்மையும் இது இத hybrid ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த மாறி வந்து மனிதர்களால் படைக்க பட படைக்கப்பட்ட மாறியான ஒரு காய்கறிகள் பழங்கள் கூட

அதே மாறி நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழுங்கள் அப்டிங்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான அதுனால நம்ம வந்து இயற்கையா என்ன உணவு நமக்கு கிடைக்குதோ அத மட்டுமே நம்ம சாப்ட்டு வாழ்ந்தவே போதும் அப்டின்னு நான் நெனக்குறே so அதுனால ஒரு நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்குடு அப்டின்னு என்னோட கருத்தா இருக்கு இன்னொரு விஷயம் பாத்தேங்கன்னா உடற்பயிற்சி உடற்பயிற்சி அப்டிகுற ஒரு இது வந்து இப்ப எல்லாத்துக்குமே ஒரு மனசுல இன்னெக்கு எல்லார்க்குமே வந்துருச்சு ஏன்னா நம்ம வந்து சும்மா வே அப்டியே அமைதியா அப்டியே இருக்குறதுனால நம்ம உடம்பு அதுக்கு ஏத்த மாறியே ஒரு நோய் குள்ளயிரது எதோ ஒரு நமக்கு weight அதாவது எடை கூடுறதா இருந்தாலும் செரி இந்த மாறி நெறையா எடைக்கு உள்ள போயிடறதுனால நம்ம வந்து உடற்பயிற்சி அப்டிங்குற இன்னெக்கு ஏன்னா அஹ் அந்த காலத்துல வந்து பாத்தேங்ன்னா உடற்பயிற்சி அப்டிங்குற நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியமே கெடையாது என்னன்னா எல்லா வந்து எல்லாமே அவங்க ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் வெளியில போய் வேல செய்றான்